இது ஒரு ஸ்டேட் பேங்க் ஏ_டி_எம் .

ஃபயர் சர்வீஸுன் போட்டு ஒரு ரெட் கலர்ல போடு போட்ருக்காங்க.

டென்னிஸ் விளயாடறதுக்கு ஒரு ஒன் நெட்டு கட்டிருக்காங்க.

சைடுல டூ வீலர் ஒன்னு நிக்கிது.

நெறைய பேர் நெறைய மீனுங்க வாங்குறதுக்கு வந்துருக்காங்க.

இது ஒரு பெட்ரோல் பங்க்கு .

இந்த ஹாபீஸ்ல நெறைய டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லா போட்டுருக்காங்க.

மேல சீலிங் வைட் கலர்ல போட்ருகாங்க.

சைடுல ஒரு பெரிய மரோ இருக்கு.

இது ஒரு யோகா சென்டர் .

பில்டிங்க்ல வெள்ள கலர் பச்ச கலர் பெயிண்ட் அடுச்சிருக்கு.

இங்க வெளில நாலு டூ வீலர் நிக்கிது.

இங்க ஸ்விம்மிங் பூல் ஓரமா ஒரு ஸ்டீல் கம்பிலா இருக்கு.

எல்லா கலர் கலரா இருக்கு பாக்குறத்துக்கு.

இது ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ .

இங்க உட்டன் டேபுள் ஒன்னு வெச்சிருக்காங்க கண்ணாடி போட்டது.

கலர் கலரா பேப்பர்ஸ் வெச்ச சிசரு கம்மு எல்லா வச்சிருக்காங்க.

அதுல ஒ அ ஒரு ஒருத்தர் வர ஒருத்தர வர வரஞ்சிருக்காங்க.

இந்த கடையில நறைய கிளாஸ் ஐட்டம்ஸ்லா இருக்கு.

மண்ல நறைய நடந்து போற பாதையெலா பாதங்கள்லா இருக்கு.

மேல ஒரு ஃபேன் இருக்கு சீலிங்ல .

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .

அந்த ப்ளூ கலர் சேருங்க ஒரு நாலு சேர் இருக்கு.

மண்டபத்துக்கு வெளில ஒரு வண்டி நிக்கிது.

இது ஒரு பெரிய மாலு .

கீழ கிரீஸ் எல்லாம் ஊத்தி இருக்கு.